பெர்ல் ல் டேட்டா Structureகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் பெர்ல் ல் உள்ள டேட்டா Structureகள் பற்றி கற்போம் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்கு தளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் commentகள் loopகள் மற்றும் கண்டிஷனல் statementகள் குறித்து தெரிந்திருப்பதும் நன்று
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் தளத்தில் காணவும்
பெர்ல் 3 வகை டேட்டா ஸ்ட்ரக்சர் களை கொண்டுள்ளது ஸ்கேலர் அரே ஹாஷ் இது அசோசியேட்டிவ் அரே எனவும் அழைக்கப்படும் Scalar இந்த வகை டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்த வகை டேட்டா டைப் ன் மதிப்பையும் வைத்துக்கொள்ளும் டேட்டா டைப் ஆனது ஸ்ட்ரிங் எண் டபிள் போன்றவையாக இருக்கும்
இது ஒரு அரே க்கு ரெஃபரன்ஸ் அல்லது ஹாஷ் க்கு ரெஃபரன்ஸ் ஐயும் வைத்துக்கொள்ளலாம் கவனிக்க பெர்ல் ல் ரெஃபரன்ஸ் குறித்து பின்வரும் டுடோரியல்களில் சொல்லப்படும்
ஸ்கேலர் வகை டேட்டா ஸ்ட்ரக்சர்
வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்வது போன்று சுலபமானது
count 12 செமிகோலன் string ஒற்றைமேற்கோள்களில் இ ஏஎம் ஸ்கேலர் ஒஃப் டைப் ஸ்ட்ரிங் செமிகோலன்
ஸ்கேலர் மீது பின்வரும் செயல்பாடுகளை செயல்படுத்துவோம் அதற்கு ஒரு மதிப்பை அசைன் செய்தல் ஒரு ஸ்கேலர் ஐ மற்றொன்றுக்கு அசைன் செய்தல் எண் வகை scalarகள் மீதான கூட்டுதல் கழித்தல் போன்ற எண்கணித செயல்பாடுகள் ஸ்ட்ரிங் ஸ்கேலர் மீதான கன்கேட்னேஷன் சப்ஸ்ட்ர் போன்ற ஸ்ட்ரிங் செயல்பாடுகள்
இப்போது ஸ்கேலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்கான ஒரு உதாரணத்தைக் காண்போம் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் ஸ்கேலர்ஸ் டாட் பிஎல் ஸ்பேஸ் பின் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் ஸ்கேலர்ஸ் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ஐ டைப் செய்க
இதுதான் ஸ்கேலர் க்கு டிக்ளேர் மற்றும் அசைன் செய்வது
இவை எண் வகை ஸ்கேலர் மீது செயல்படுத்தக்கூடிய எண்கணித செயல்பாடுகள் இவை ஸ்ட்ரிங் வகை ஸ்கேலர் மீது செயல்படுத்தக்கூடிய ஸ்ட்ரிங் செயல்பாடுகள்
சப்ஸ்ட்ர் என்பது stringன் பகுதியை வெளியீடாக கொடுக்கும் ஒரு பெர்ல் பங்ஷன்
இங்கே இண்டெக்ஸ் 0 ஒரு ஸ்ட்ரிங் ன் ஆரம்பத்தைக் குறிக்கிறது அதாவது ஸ்ட்ரிங் ஐ எங்கிருந்து பிரித்தெடுக்க நாம் விரும்புகிறோம் என்பது 11 முடிவைக் குறிக்கிறது அதாவது எதுவரை ஸ்ட்ரிங் வெளியீட்டில் இருக்க வேண்டும் என்பது
பைல் ஐ சேமிக்க ctrl ஸ் ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் ஸ்கேலர்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுகிறது இப்போது பெர்ல் ல் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி காண்போம் Array இது elementகளின் ஒரு பட்டியல்
Elementகள் ஸ்ட்ரிங் எண் போன்று இருக்கலாம்
இதற்கு ஒரு இண்டெக்ஸ் உண்டு
இது arrayல் பல்வேறு செயல்பாடுகளை செயல்படுத்த பயன்படுகிறது
இண்டெக்ஸ் பூஜ்ஜியத்துடன் ஆரம்பிக்கிறது
மற்ற கணினி மொழிகள் போன்று அல்லாமல் பெர்ல் ல் ஒரு அரே ஐயோ அல்லது அதன் நீளத்தையோ பயன்படுத்தும் முன் டிக்ளேர் செய்யவேண்டிய அவசியம் இல்லை
elementகளை சேர்த்தல் அல்லது நீக்குதலை பொருத்து பெர்ல் அரே விரியும் அல்லது சுருங்கும் ஒரு அரே ஐ எழுத சின்டாக்ஸ் அட் variableபெயர் ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் அடைப்புகளில் காமா ஆல் பிரிக்கப்பட்ட elementகளின் பட்டியல் செமிகோலன் இப்போது அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் க்கான உதாரணத்தைக் காணலாம் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் பெர்லாரே டாட் பிஎல் ஸ்பேஸ் எண்டரை அழுத்துக
இது கெடிட் ல் பெர்லாரே டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும்
திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ஐ டைப் செய்க
எண் வகை elementகளை கொண்டிருக்கும் இது எண் அரே
ஸ்ட்ரிங் வகை elementகளை கொண்டிருக்கும் இது ஸ்ட்ரிங் அரே
இந்த அரே எண் மற்றும் ஸ்ட்ரிங் இரண்டு வகை elementகளையும் கொண்டுள்ளது
இந்த உதாரணம் பெர்ல் ல் உள்ள பல வகை arrayகளை காட்டுகிறது பெர்ல் ல் இவ்வாறுதான் அரே ஐ அச்சடிப்போம்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பெர்லாரே டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுகிறது இப்போது பெர்ல் ல் ஹாஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி காண்போம்
அசோசியேட்டிவ் அரே எனவும் அழைக்கப்படுகிறது இது ஒரு கே மதிப்பு ஜோடி டேட்டா ஸ்ட்ரக்சர்
ஹாஷ் ல் கே தனித்தன்மைவாய்ந்தது
அதே கே மீண்டும் சேர்க்கப்பட்டால் பின் அந்த கே ன் மதிப்பு அந்த கே க்கு புதிதாக அசைன் செய்யப்பட்ட மதிப்பால் மேலெழுத்தப்படும்
மதிப்பு நகலெடுக்கப்படலாம்
இதுவும் எந்த டேட்டா டைப் ன் வகையையும் கொண்டிருக்கலாம் ஹாஷ் ன் சின்டாக்ஸ் பெர்சென்டேஜ் வேரியபிள் பெயர் ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் அடைப்பை திறந்து எண்டரை அழுத்துக ஒற்றை மேற்கோள்களில் கே பெயர் ஸ்பேஸ் எக்குவல் டோ கிரீட்டர் தன் குறி ஸ்பேஸ் மதிப்பு காமா எண்டரை அழுத்துக ஒற்றை மேற்கோள்களில் கே பெயர் ஸ்பேஸ் எக்குவல் டோ கிரீட்டர் தன் குறி ஸ்பேஸ் மதிப்பு எண்டரை அழுத்துக அடைப்பை மூடவும் செமிகோலன் இப்போது ஹாஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்கான ஒரு உதாரணத்தைக் காண்போம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் ஸ்பேஸ் எண்டரை அழுத்தக
இது கெடிட் ல் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ஐ டைப் செய்க
இந்த ஹாஷ் ஒரு பாடத்தில் எடுக்கப்பட்ட மதிப்பெண்களை குறிக்கிறது
இந்த உதாரணம் ஹாஷ் ன் பயனைக் காட்டுகிறது இப்போது ஹாஷ் ஐ எவ்வாறு அச்சடிப்பது என காண்போம் இப்போதைக்கு நான் ஹாஷ் ஐ அச்சடித்த வழியை குறித்துக்கொள்க விரிவான விளக்கம் பின்வரும் டுடோரியல்களில் சொல்லப்படும்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பெர்ல்ஹாஷ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும் சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது சில உதாரணங்களைப் பயன்படுத்தி பெர்ல் ல் ஸ்கேலர் அரே மற்றும் ஹாஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போது உங்களுக்கான பயிற்சி ஸ்கேலர் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்க அதற்கு புளோட் வகை மதிப்பை அசைன் செய்து அதை அச்சடிக்கவும்
ரெட் யெல்லோ மற்றும் கிரீன் என நிறங்கள் கொண்ட ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்து அச்சடிக்கவும்
ஊழியர்களின் பெயர் மற்றும் அவர்களின் துறை கொண்ட ஒரு ஹாஷ் ஐ டிக்ளேர் செய்து அச்சடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்